நூத்தி அறுபது கோடிக்கும் மேல் வருமானத்தை ஈட்டிய விஜயின் இரண்டாவது திரைப்படம் தான் இது அடுத்ததாக இரண்டாயிரத்தி பதினேழில் பைரவா திரைப்படம் வெளியாகியது இந்த திரைப்படம் நூத்தி பதினைந்து கோடி box office collection ஐ collect செய்தது பைரவா திரைப்படத்திற்கு பிறகு மீண்டும் மீண்டும் block buster திரைப்படங்கள் வெளியாகியது அதில் ஒரு திரைப்படம்தான் மெர்சல் மற்றும் விஜயின் அறுபத்தி நாலு திரைப்படமும் இதுதான் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினேழின் இறுதியில் வெளியாகியது மெர்சல் திரைப்படம் உலக அளவில் வெற்றி அடைந்தது இந்த திரைப்படம் இரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர்ஸை collect செய்தது இது மட்டும் இல்லாமல் விஜயின் முதல் மற்றும் அதிக வருமானத்தை திரைப்படமும் மெர்சல்தான் இந்த திரைப்படம் உலக அளவில் பல இடங்களில் வெளியாகியது இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் best foreign language film என்ற விருதினை வாங்கியது மற்றும் வெளிநாட்டில் வெளியாகிய காவலன் மற்றும் புலி திரைப்படத்தை தாண்டி மூன்றாவதாக வெளியா~ வெளிநாட்டில் வெளியாகிய திரைப்படம்தான் மெர்சல் இந்த திரைப்படத்தை south korea வில் உள்ள international film festival திருவிழா அன்று

அதுதான் சர்கார் இந்தத் திரைப்படம் பல எதிர்ப்புகளைத் தாண்டி வெளியாகியது இந்தத் திரைப்படம் மிகவும் வெற்றி அடைந்தது வெறும் இரண்டே நாட்களில் நூறு கோடி box office collection ஐ collect செய்து இதற்கு முன் இருந்த சாதனைகளை முறியடித்தது சர்க்கார் இந்த திரைப்படமும் வெளிநாடுகளில் வெளியாகியது மேலும் பிரான்சு மற்றும் ஜப்பானில் கூட மக்கள் முன் இந்த திரைப்படத்தினை திரையில் காட்டினர் இந்த திரைப்படம் மொத்தமாக இருநூற்று ஐம்பது கோடி box office collection ஐ collect செய்தது பிறகு, விஜயின் highest gross

சண்டை காட்சிகள் நிறைந்த திரைப்படம் ஒன்று வெளியாகியது ஏகப்பட்ட block buster திரைப்படங்களுக்குப் பிறகு இன்னொரு block buster திரைப்படம் தான் பிகில் இந்த திரைப்படமும் உலக அளவில் வெற்றி அடைந்தது இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் highest grossing film என்ற பெயரை வாங்கியது இந்த திரைப்படம் ஏறக்குறைய முந்நூறு கோடி box office collection ஐ collect செய்தது அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபதில் வெளியாக இருந்த ஒரு திரைப்படம் கொரோனா pandemic காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணில் வெளியாகியது அதுதான் மாஸ்டர் எனக்குத் தெரிந்து தமிழ் சினிமாவில் மிகப் பெரிய இரண்டு நடிகர்கள் ஒன்றாக நடித்து பெருமளவில் வெற்றி அடைந்த திரைப்படங்களில் மாஸ்டர் திரைப்படமும் ஒன்று இது மட்டுமில்லாமல் வெளிநாடுகளில் அதாவது united arab emerate ல் highest மாஸ்டர் இந்த திரைப்படம் UAE யில் மட்டும் ஒண்ணு புள்ளி நாலு மில்லியன் டாலர்ஸை collect செய்து மற்றும் உலக அளவில் இருநூறு கோடிக்கு மேல் box office collection ஐ collect செய்தது தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் விஜயின் அறுபத்தி ஐந்தாவது திரைப்படம் வெளியாக வாய்ப்புகள் இருந்தது ஆனால் அதன் திரைப்படம் ஆஹ் பின் படப்பிடிப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது இதனால் அடுத்த வருடம் படம் அறுபத்தி ஐந்தாவது படம் வாரிசானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியானது அடுத்தது தளபதியின் அறுபத்தி ஆறாவது திரைப்படம் இந்த வருட இறுதிக்குள் வெளியாகும் என்று கூறி வருகின்றனர் இந்த வரு~ இந்த திரைப்படமும் ஒரு சிறந்த block buster திரைப்படமாக இருக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் எவ்வளவோ திரைப்படங்களை நடித்து தமிழ்நாட்டில் இரண்டாவது சூப்பர் ஸ்டாராக ரஜினி அவர்களுக்கு அடுத்ததாக இருப்பது விஜய் ஆனால் விஜய் என்னைக்குமே சூப்பர் ஸ்டார் என்பவர் ஒருவர் தான் அந்தப் பட்டம் அவருக்கு மட்டும்தான் பொருந்தும் என்று கூறி வருவார் இந்த உயரத்தை அடைவதற்கு விஜய்க்கு கிட்டத்தட்ட பதினைந்து வருடத்திற்கு மேல் ஆகியுள்ளது மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்திருக்கிறார் முதன்முறையாக முதன்மை கதாபாத்திர காத்திரங்களில் நடிப்பதற்கு முன் நிறைய விளம்பரங்களில் நடித்திருக்கிறார் முன்னாடி இவர் சென்று கொண்டிருக்கும் பொழுது பின்னாடி இவரை தவறாக பேசுவதை கேட்டிருக்கிறார் நிறைய அவமானங்கள் வேதனைகள் personal life இவை அனைத்தையும் எதிர்கொண்டு விஜய் ஒரு சிறந்த நடிகராக இப்பொழுதும் ஒரு நம் கண் முன்னாடி நின்று கொண்டிருக்கிறார்

சொந்த ஊருக்கு மீண்டும் சென்று விட்டார் சங்கீதா பிரபல தொழிலதிபரான சொர்ணலிங்கம் அவர்களுக்கு பதினாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் ஸ்ரீலங்காவில் பிறந்த குழந்தைதான் சங்கீதா சங்கீதா united kingdom இல் தனது பட்டப்படிப்பை முடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் பூவே உனக்காக திரைப்படம் வெளியாகியது

இந்த சமயத்தில் விஜய் மற்றும் சங்கீதா இரு~ இருவர்கள் ~க்கும் இடையில் காதல் போன்று எதுவும் கிடையாது சில மாதங்களுக்குப் பிறகு தற்செயலாக சங்கீதா ஒருமுறை விஜயின் வீட்டில் வந்த பொழுது விஜயின் அம்மா சோபா சந்திரசேகர் அவர்கள் என் மகனை நீ திருமணம் செய்து கொள்கிறாயா என்று கேட்டுள்ளார் அதற்கு சங்கீதாவும் சம்மதித்துள்ளார் இந்த சம்பவம் எதுவும் விஜய்க்கு தெரியாது படப்பிடிப்பை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்த விஜயிடம் அவரது அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் நீ சங்கீதாவை திருமணம் செய்து கொள்கிறாயா என்று கேட்டுள்ளார் அதற்கு விஜயும் சம்மதித்துள்ளார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் லண்டனில் விஜய்க்கும் சங்கீதாவிற்கும் நிச்சயதார்த்தம் நடந்தது அதன் பிறகு தான் ஒருவர் மனதை ஒருவர் புரிந்து கொண்டு காதலிக்க ஆரம்பித்துள்ளனர் அதன் பிறகு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது எட்டாவது மாதம் இருபத்தி ஐந்தில் விஜய்க்கும் சங்கீதாவிற்கும் திருமணம் நடந்தது இவர்களுக்கு திருமணம் அவ்வளவு சாதாரணமாக நடைபெறவில்லை திருமணம் இரண்டு நாட்களில் நடந்தது முதல் நாளன்று திரை நட்சத்திரங்கள் அனைவரும் திருமண விழாவில் கலந்து கொண்டு ஆடிப்பாடி மகிழ்ந்து விஜய் மற்றும் சங்கீதாவை வாழ்த்தி விட்டு சென்றனர் இரண்டாவது நாள் அறுபதாயிரம் ரசிகர்கள் முன்னிலையில் திருமணம் நடந்துள்ளது இந்த முறை அறுபதாயிரம் ரசிகர்களை நான்கு பிரிவாகப் பிரித்து

மொத்தமாக மாலை மாற்றுதல் நான்கு முறை நடந்துள்ளது திருமணம் மிகவும் பிரம்மாண்டமாக நடந்து முடிந்தது இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தில் விஜய் மற்றும் சங்கீதாவிற்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அதன் பெயர் சஞ்சய் அந்த குழந்தைக்கு ஜேசன் சஞ்சய் என்ற பெயரை வைக்கின்றனர் இந்த பையன் சினிமா துறையில் direction செய்ய மிகவும் ஆர்வமாக உள்ளான் மேலும் இவர்கள் இருவரும் இணைந்து போக்கிரி படத்தில் ஒரு பாடலுக்கும் மேலும் வேட்டைக்காரன் படத்தில் முதல் பாடலுக்கும் அப்பா மகன் என இருவரும் இணைந்து நடனமாடியுள்ளனர் அந்தப் பாடலில் இருவருடைய வேலையும் மிகவும் சிறப்பாக இருந்தது சில வருடம் கழித்து ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி ஐந்தில் இருவருக்கும் ஒரு பெண் பெண் குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தைக்கு திவ்யா சாஷா என்ற பெயரை வைக்கின்றனர் இந்த குழந்தையும்

hello சொல்லுங்க sir SRM fast food உங்களுக்கு என்ன தகவல் sir வேணும்?

ஆஹ் okay என்னா food. ஆஹ் செறிங்க sir. ஆஹ் கொண்டு வந்துருவோம் sir. ஆஹ் okay okay sir எத்தன மணிக்கு sir food உங்களுக்கு வேணும்? morning ஆ?

ஆஹ் பண்ண முடியும் sir. என்னென்ன food லாம் sir?

உம் சொல்லுங்க sir.

chicken noodles ஆ sir? எத்தன பேர் sir? நூறு பேர்க்கா? okay okay sir.

அது sir? அது எவ்ளோ பேத்துக்கு

five o'clock கா sir வேற வேற items லாம் எதுவும் வேணாமா sir? குளோப் ஜாம் ice குளோப் ஜாம் அதெல்லாம் வேணா. sweet லா எதுவுமே சொல்லலையே sir. இல்ல sir உங்களுக்கு வேணுனா okay. இல்லனா வேணாம் உம் ஆமா ஆமா. ஆஹ் ஆமா sir SRM fast food வந்து famous ஆனது

உம் ஆமா ஆமா sir.

quality யா quality யா செஞ்சாதானே sir customer லாம் வாங்குவாங்க.

ஆஹ் ஆஹ் இருக்கேன் sir. சொல்லுங்க.

hello sir. அது ஒன்னும் ஒன்னுமில்ல sir customer ஒட மனத்திருப்த்திக்காகதா sir. நம்ம வந்துட்டு ஒழுங்கா செஞ்சு கொடுத்தாதானே sir நாளைக்கு customer வந்து இங்க order பண்ணுவாங்க ஹம் ஹம் ஆமா sir. இங்க வந்துட்டு ஆஹ் சொல்லுங்க sir.

ஹம் இங்க வந்து நாங்க அப்டிலாம் use பண்ண மாட்டோம் sir. எல்லாமே

ஹம் ஹம் okay okay sir. நீங்க எந்த

ஹம் கண்டிப்பா. அப்படிலாம் இல்ல sir. கஷ்டம்லாம் இல்ல. நாங்க அப்படி கொடுக்கறதால நிறைய orders லாம் எங்களுக்கு வரும் இல்ல sir. ஹம் ஆமா sir ஆமா sir. ஆமா ஆமா

ஹம் ஹம் ஆமா. ஆமா sir ஆமா sir. ஆஹ் சில கடைல அப்டிதா sir இருக்கும். ஆஹ் ஆஹ் ஆஹ்

ஹம் ஆஹ் ஆமா sir. ஆஹ் கண்டிப்பா sir okay பண்ணுங்க sir.

ஹம் ஹம் ஆமா sir. நாங்களும் உங்களுக்கு best டாதா sir பண்ணி கொடுப்போம்.

இல்ல இல்ல sir. இப்போதைக்கு அதுவும் இல்ல sir. ஹம் உங்களுக்கு என்ன items வேணும் ஆஹ் நீங்க சொன்னீங்கனா செஞ்சு தருவோம் sir. ஆஹ் okay okay sir. கேட்டுட்டு சொல்லுங்க sir. ஆஹ் note பண்ணிட்டேன் sir. என்னா chicken rice, chicken noodles, chicken lollipop அப்பறம் என்ன sir சொன்னீங்க? பிரியானி அவ்ளோதான sir? ஆஹ் okay sir note பண்ணிய்ட்டேன் sir. வேற எதும் அப்டீன நீங்க call பண்ணி சொல்லுங்க sir evening க்குள்ளார. எல்லாமே நூறு பேருக்குதான sir சொன்னீங்க? ஹம் okay okay sir.

ஆஹ் sir நீங்க சொன்ன items மட்டும் பாத்தா ten thousand கிட்ட வரும் sir. இல்ல இல்ல sir correct டாதா சொல்லிருந்தோம்.

இல்ல actual ஆ பாத்தோம்னா இதா sir correct டான rate. ஆஹ் ஹம் ஹம் okay okay sir. அப்போதா customer நம்மக்கிட்ட வருவாங்க. okay sir. ஆஹ் ஆஹ் okay sir. கண்டிப்பா sir five o'clock குலாம் ஆஹ் பண்லாம் sir. உங்களுக்கு வெணும் அப்டினா பண்லாம். நாலு பேரா sir? அவங்களையும் five o'clock கே வர சொல்லிரவா? ஹம் ஹம் okay sir okay sir.

இல்ல இல்ல sir நாலு பேர்தா. அது அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு ten thousand ஆகும் sir.

ஆஹ் ஆஹ் வாங்க வாங்க sir. ஆஹ் ஆமாமா. ஆஹ் சரி sir சரி sir பேசிக்கலாம் sir. ஆஹ் okay sir கண்டிப்பா sir. கண்டிப்பா பண்ணி கொடுப்போம். ஆஹ் சரி sir சொல்லுங்க sir. ஹம் okay sir. சரி sir okay sir. நாங்க பண்ணி கொடுக்கறோம் sir. நீங்க evening வாங்க sir. okay sir. ஆஹ் call பண்ணதுக்கு நன்றி sir.

சொல்லாத எனக்கு கரும்புதான், இனிப்புதான், தேன்தான் பிரியமானவள்தான் சர்க்கரைக்கட்டிதான் உள்ளே வா என்னை சாப்பிட்டு விடுவது போல் பார்க்கிறீர்கள் yes yes எனக்கு உன் வளைவுகள் தெரிய வேண்டும் தெரிந்து கொள்ளலாம் உன் பரிமாணங்கள் தெரிய வேண்டும் உம் உம் அதற்கு முன் உன் பெயர் தெரிய வேண்டும் உங்களுக்கு என்ன பெயர் பிடிக்கும் இந்த பெண்கள் இந்த தேவதைகள் அப்படி ஒரு கேள்வியைதான் ஏன் கேட்கிறார்களோ நானும் தவறாமல் பார்த்துவிட்டேன் திருமதி ஆஷா சந்திரசேகர் அனுப்பும் அத்தனை பெண்களும் என்னிடம் இந்த கேள்வி தவறாமல் கேட்கிறார்கள் ரத்னா என்பேன் எனக்கு பிடித்த பெண்ணின் பெயர் உச்சரிக்கும் போதே ஜொளிக்கும் நெருங்கினால் பொசுக்கும் ரத்னா ஆம் என்ன ஆச்சரியம் என் பெயரும் ரத்னா தான் oh bulshit ஏன் darling உங்களுக்கு என் பெயர் பிடிக்கவில்லையா பிடித்திருக்கிறது பிடித்திருக்கிறது அப்புறம் என்ன தயக்கம் come on show me உள்ளே வா வந்துவிட்டேன் இங்கே இல்லை என் bedroom க்கு oh yes ரத்னா எனும் தேவதை என்னை பின்தொடர்வாள் எனக்கு அவளை கட்டியணைக்க வேண்டும் போல இருக்கும் கழுத்தில் உதடு பதிய வைத்து குறுகுறுக்க வைத்து அவளை சிலிர்க்க வைக்க வேண்டும் போலிருக்கும் ம்ஹும் வேண்டாம் அவள் பெயர் ரத்னா அவளை நெருங்காதே தப்பு பொசுங்கிப் போவாய் come on darling என்பாள் அழைப்பில் சுத்தமான கலப்படமற்ற காம வரவேற்பு இருக்கும் இரு இரு நான் சொல்கிறபடி செய்கிறாயா செய்கிறேன் அதோ பார் அங்கே ஒரு மரமேடை தெரியுது பார் ஆம் அதன் மேல் போய் நில் ரத்னா என் ஆணை புரியாமல் ஆனால் அதற்கு கட்டுப்பட வேண்டும் என்பது மட்டும் புரிந்து நான் சுட்டிக்காட்டும் மரமேடை மேல் போய் நிற்பாள் ஏன் darling எதற்கு இது படுக்கை கசங்காமல் காத்திருக்கிறதே அது கசக்க வேண்டாமா ஏய் உம் படுக்கை கசக்க வேண்டும் என்பதில் உனக்கு என்னை விட அக்கறை அதிகமாக இருக்கிறதே உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சொல்லித்தான் ஆஷா என்னை அனுப்பி வைத்திருக்கிறாள் right அது என்ன புடவை அது வேண்டாமே சரி இது என்ன ஜாக்கெட் இதுவும் வேண்டாமே சரி இது என்ன உள் பாவாடை இதுவும் வேண்டாம் இது உங்கள் வழியா சரி சரி இது என்ன

அது சரியாக அதை position ல் வை yes correct லலிதா jewelry காரர்கள் TV யில் தியேட்டரில் எல்லாம் விளம்பரம் செய்வார்களே பார்த்திருக்கிறாயா இல்லை dance தெரியுமா disco வா பரதநாட்டியம் கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது ஒரு முத்திரை பிடிக்கத் தெரியுமா மான் சரி மான் முத்திரை பிடித்துக் காட்டு சரியா கொஞ்சம் இடுப்பை வலை மார்பை கொஞ்சம் முன்னால் தள்ளு yes அப்படியேதான் நில் அசையக் கூடாது எனக்கு அன்றைக்கு இரவு முழுக்க drawing board ல் வேலை இருக்கும் brush எடுத்துக் கொள்வேன் canvas ல் oil painting ல் என் அன்றைய தேவதை ரத்னா மான் முத்திரை காட்டியபடி வண்ண வண்ணமாக உருவாவாள் ரத்னா என்ற பெயர் இருந்தால் நெருங்கினால் பொசுங்கி விடுவாய் ஆனால் இப்படிப்பட்ட pose ஐ மட்டும் அவள் கொடுக்க நீ பார்த்துக் கொண்டிருப்பாயா என்று கேட்கிறார்கள் அப்படித்தானே please சொல்லுங்கள் சும்மா சொல்லுமா கண்ணு அடச்சே சொல்றா டேய்ய் sorry மறுபடியும் பொறுமை இல்லை அதற்கு காரணம் இருக்கிறது ரத்னா என்ற பெயர் கொண்டவளை நான் நெருங்குவதில்லையே ஒழிய அப்படி பார்ப்பேன் காரணம் நான் ரத்னாவை அதுபோல் பார்த்திருக்கிறேன் அதுவும் எப்படி தனியாகவா இல்லை வேறு ஒருவனுடன் ரத்னாவும் அவனும் என் கண் முன்னால் எனது பதினான்காவது வயதில் எப்பேர்ப்பட்ட காட்சி அது உங்களில் யாருக்குமே அந்த மாதிரியான ஒரு காட்சி வாழ்நாள் முழுக்க பார்க்கக் கிடைக்காது நான் பார்த்திருக்கிறேன் அதனால்தான் ரத்னாவா இருக்கும் எவளையும் நான் அந்த மாதிரி பார்ப்பதில் எந்த குற்ற உணர்ச்சியும் கொண்டதில்லை விடிய விடிய நான் வரைந்து முடித்து விடுவேன் எவ்வளவு அழகான ஓவியம் ஏராளமான ஓவியங்களை நான் இந்த மாதிரி வரைந்திருக்கிறேன் என் உணர்வுகளை அந்தரங்கத்தில் மிதக்க வைக்கும் அபாரமான ஒரு கைத்திறன் எனக்கு இருக்கிறது மோனோலிஸாவை வரைந்து எந்த மொழிக்கு இல்லை பிக்காசோ தான் எந்த மொழிக்கு அவர்களை விடுங்கள் ஏதோ ஒரு விதத்தில் என் வாழ்க்கையை திருமதி ஆஷா சந்திரசேகர் அர்த்தமுள்ளதாக செய்து வருகிறாள் அவளுக்கு நான் வாழ்நாள் முழுக்க கடன் பட்டவன் கடமைப்பட்டவன் போகட்டும் என்னை பற்றி நீங்கள் நிறையவே தெரிந்து கொண்டீர்கள் என் முன்பு phone ஒலித்ததோ hello மெய் திருமதி ஆஷா சந்திரசேகர் என் நரம்புகளில் ஜிவ்வென்று ரத்தம் ஓடி விளையாடியது பாப்பாவைப் போல ஆம் என்ன missus ஆஷா சந்திரசேகர் உன்னை பார்க்க வேண்டும் உடனே வா ஆம் அவசரமாக ஆம் தயங்கினேன் அப்படியானால் மறுபடியும் missus ஆஷா

போயே ஆக வேண்டும் நான் என் வாசல் கதவை மூடிக்கொண்டு வெளியே வந்த நின்றயில் காவலாரின் அந்த கொடியில் ஏதோ flat இல் இருக்கும் ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் ஒன்றாக ரயில் விட்டுக் கொண்டிருந்தார்கள் மூடின கதவுக்குப் பின்னால் ஷீலா தன் நகங்களால் கதவை பிராண்டிக் கொண்டிருந்தாள் அவளை நான் தனியே விட்டுச் சென்றால் அவளுக்குப் பிடிக்காது அவளை நான் கூட்டிப் போனால் ஆஷாவிற்குப் பிடிக்காது ஆஷாவிற்குப் பிடிக்காத எதையும் என்னால் செய்ய முடியாது நான் lift ஐ நெருங்கினேன் ground floor ல் எனக்கு hello சொல்ல யாருமே இல்லை சாலைக்கு வந்தேன் கடற்கரைக் காற்று என் முகத்தில் அறைந்தது காற்றை எதிர்த்து ஒரு பெற்ற இன்றைக்கு ஆஷாவோட சந்திப்பு என்று அது நிச்சயம் இன்று இரவு எனக்காக ஒரு தேவதை வரப்போவதில்லை நான் தண்ணீரிலிருந்து எடுத்து போடப்பட்ட மீன் போல உணர்ந்தேன் நடந்தேன்

திருமதி ஆஷா வெகு கவனமாக இருக்கிறார் என்றுதான் நினைக்கிறேன் எங்கே sir இந்திரா நகர் ஆட்டோ இந்திரா நகரை அடைந்தது first main road அருகே இறங்கிக் கொண்டேன் நடக்கத் தொடங்கினேன் youth hostel தாண்டி அருகே இருக்கும் இரண்டு மூன்று தெருக்களில் ஒன்றில் நுழைந்தேன் தெருவின் பெயரோ வீட்டு number ரோ வெளியே சொல்லப்படக்கூடாது இரண்டு பெரிய கட்டிடங்களுக்கு இடையில் சின்னதாக அந்த தோட்டம் பட்டு ரோஜாக்களும் கனகாபரமும், டிசம்பர் பூவும், மல்லிகையும், மகிழமும் நிறைந்த தோட்டம் ஒரு ground மிஞ்சு மிஞ்சு போனால் ஒன்றரை ground நிலப்பரப்பு பின்னால் சின்னதாக வீடு தெரிந்தது ஆஷாவின் மாருதி தெருவிலேயே நிறுத்தப்பட்டிருந்தது ஆஷா மாருதி எனக்கு சந்திப்பதற்காக மட்டுமே பயன்படுத்துகிறாள் நான் தோட்டத்திற்கு முன்னால் அரணாக இருந்த compound கேட்டை மெல்ல தள்ளினேன் திறந்து கொண்டது வீட்டை அடைந்தேன் கதவை நெருங்கியதும் திறந்து கொண்டது இருட்டாகத்தான் இருந்தது ஆனாலும் ஆஷாவே திறந்திரும் தான் உள்ளே நுழைந்த பின்பு ஆஷா விளக்கை போடுவாள் உள்ளே நுழைந்தேன் கதவை சாத்தினேன் என் எதிரில் ஆஷா நின்றாள் திருமதி ஆஷா சந்திரசேகர் லட்சம் பல லட்சம் உள்ளங்களை கொள்ளை கொண்ட முகம் ஆஷா உடையது

ரகசிய வசீகரம் என்று எல்லாம் சேர்ந்திருந்தது நான் அவள் காட்டிய sofa வில் சரிந்தேன் திருமதி ஆஷா எனக்கு முன்னால் இருந்த sofa வில் உட்கார்ந்தாள் எப்படி இருக்கிறாய் மெய் தெரியவில்லை சந்தோஷமாக இருக்கிறாய் போலத்தான் தெரிகிறது கொஞ்ச நேரம் முன்பு வரை நீ கூப்பிட்டவுடன் என் சந்தோஷம் எல்லாம் எங்க போயிற்று என்றே தெரியவில்லை ஏன் நீ எதற்காக என்னை கூப்பிடுகிறாய் கொல்வதற்கு பின்ன கொலை என்றால் சாதாரண விஷயமா ஆஷா ஒரு உயிர் ஒரு உயிருக்கு அதன் சம்மதமின்றி விடுதலை தரும் செயல் மெய் தத்துவம் வேண்டாம் சரி நீ எப்படி இருக்கிறாய் நீ பார்த்து சொல்லேன் என்று ஆஷா எழுந்து நின்று ஒயிலாக உடலை வளைத்துக் காட்டினாள் உன்னை பார்த்தால் முப்பத்தைந்து வயசுக்காரி என்று யாராலையுமே சொல்ல முடியாது missus ஆஷா சந்திரசேகர் பாவி கெடுத்து விடாதே உனக்கு மட்டும்தான் தெரிந்த ரகசியம் அது industry யில் எனக்கு இன்னும் இருவத்தி இரண்டு வயதுதான் மதிப்பு போடுகிறார்கள்

அப்படியானால் நான் சந்திரசேகரை கொல்ல வேண்டும் நீ புத்திசாலி என்று எனக்கு தெரியும் அதுவும் நான் சொல்லாமலேயே உன்னால் என் மனதை புரிந்து கொள்ள முடியும் என்றும் எனக்கு தெரியும் அதெல்லாம் இருக்கட்டும் missus ஆஷா ஏன் இந்த திடீர் முடிவு

divorce வாங்கி கொள்ளேன் மெய் உம் நீ அத்துமீறுகிறாய் எனக்கே advice பண்ணும் அளவிற்கு நீ வளந்து விட்டாயா இல்லை உன் நல்லதுக்காகத்தான் சொன்னேன் எனக்கு இது நல்லது எது கெட்டது என்று நன்றாகவே தெரியும் மெய் please கொன்று விடு வெறும் கேள்விகள் மட்டும் என்றால் பரவாயில்லை எவ்வளவு குடி என்கிறாய் மெட்ராஸ் கடைகளில் பாதி கடைகளை அளவிற்கு அவர் stock வைத்திருக்கிறார் எப்போது பார்த்தாலும் குடி நெடியை தாங்க முடியவில்லை இது drunk and நான் மௌனமாக இருந்தேன் ஒவ்வொரு தடவையும் missus ஆஷா இப்படித்தான் சொல்கிறார் முதலில் கோவிந்தராஜை அப்படித்தான் சொன்னான் அப்போது நான் ஆஷாவை கொஞ்சம் கூட சந்தேகிக்காமல் அவள் பேச்சை நம்பி கோவிந்தராஜை கொன்றேன் அது விபத்து மாதிரி வேறு தெரிய வேண்டும் என்றாள் அதற்காகவே கோவிந்தராஜை தொழிலதிபரை காரில் அழைத்து சென்றேன் அந்தாள் மறுக்க மறுக்க அவன் கை கால்களை கட்டிப்போட்டு மூக்கை மூடி அவன் வாயில் ஊற்றும் செய்தேன் குடித்துவிட்டு கோவிந்தராஜன் கொஞ்ச நேரம் ஆஷாவை கெட்ட வார்த்தைகளால் திட்டிக் கொண்டிருந்தான் அவள் அவனை ஏமாற்றிவிட்டாள் என்றான் பெண் இல்லை பேய் என்றான் ஆஷாவைப் பற்றி அவன் திட்ட திட்ட எனக்கு அவன் மேல் அசாத்திய கோபம் வந்தது

இரவு நேரத்தில் ஆட்டோ லாரி இன்றி ஏதாவது ஒரு போக்குவரத்து வாகனத்தை உபயோகித்தால் நாளை தெரிந்து போகக்கூடும் என்பதர்காக மறுநாள் காலை paper ல் செய்தி வந்தது நடிகை ஆஷாவின் கணவர் கோவிந்தராஜின் சாவு

கோவிந்தராஜனின் உடலை பரிசோதனை செய்த doctor கோவிந்தராஜின் வயிற்றில் எக்கச்சக்க மது இருந்ததை கண்டுபிடித்தார் மதுவின் போதை காரணமாக அவர் ஏரிக்கரையில் இருந்து தண்ணீரில் தவறி விழுந்து இறந்திருக்கலாம் என்று police ஆர் கருதுகிறார்கள் ஆக மொத்தம் அது தற்செயல் சாவு என்பது உலகிற்கு தெரியப்படுத்தப்பட்டுவிட்டது நான் என் முதுகை தட்டிக் கொண்டேன் திருமதி ஆஷா கோவிந்தராஜன் செல்வி ஆஷாவாக மாறினாள் வேணாம் ஆஷா உனக்கும் கல்யாண வாழ்க்கைக்கும் சரிப்பட்டு வராது இன்னொரு கல்யாணம் பண்ணிக் கொண்டு அவதிப்படாதே சுதந்திரமான பறவைய போல இரு ஆஷா என் பேச்சை எங்க கேட்டாள் மூன்றாவது மாதமே அடுத்த கல்யாணத்தை பண்ணிக் கொண்டாள் போன வருடம் இதே மே மாதத்தில்தான் அந்த இரண்டாவது கணவனை கொன்றேன் அவன் பெயர் சொர்ணவேல் பெரிய நகை வியாபாரி எப்படியோ ஆஷாவிடம் வாங்கி அவளை கல்யாணம் பண்ணியிருந்தான் கல்யாணம் முடிந்து மூன்றாவது மாதம் அவனை கொல்லச் சொன்னாள் ஆஷா போன வருடம்தான் நான் உனக்காக கொலை செய்தேன் எனது பதினெட்டாவது வயதில் நான் ஒரு கொலைகாரனாக இருக்கிறேன் மெய் யாருக்காக என்று யோசித்தாயா எனக்காக எனக்காக நீ இன்னொரு கொலை செய்யக்கூடாதா என்று கேட்டாள் அதுவும் விபத்து என்று தோற்றமளிக்கிற மாதிரி செய்தேன் அப்போது ஆஷா shooting ற்க்கு கோவா போயிருந்தாள் அப்போதும் police யார் மீதும் சந்தேகப்படவில்லை இப்போது மூன்றாவது கொலை இரண்டு வருட முடிவிற்குள் மூன்றாவது கொலை தாங்குமா என் ரத்த நானமெல்லாம் வெடித்துவிடும் போல துடிக்கிறது ஆஷா நீ இன்னொரு தடவை யோசிக்கலாம் என்று தோன்றுகிறது எனக்கு மெய் எனக்கு எதிராக பேச எப்போது கற்றுக் கொண்டாய் மெய் நான் யாரிடமும் எதுவும் கற்றுக் கொள்ளவில்லை என்னால் முடியவில்லை என் தலைக்குள் வண்டு புகுந்து ரீங்காரம் இடுகிறது ஒவ்வொரு முறை கொல்லும்போதும் நானே உயிரில் இருந்து கொஞ்சம் உயிர் போய்விடுகிறது சொர்ணவேலை கொன்றது போன்று இன்னும் கொஞ்சம் உயிர் போய்விட்டது இப்போது மூன்றாவது நான் தாங்க வேண்டும் இல்லையா நான் என் உணர்வை எல்லாம் கவிதையாக்கிக் கொண்டிருக்கிறேன் ஆஷா